ஹெல்லோ பிரெண்ட்ஸ்
கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் ஸ்ட்ரிங்ஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் உங்களால் பின் வருவனவற்றை செய்ய முடியும்
ஸ்ட்ரிங்ஸ் வெவ்வேறு வழிகளில் டிஃபைன் செய்வது
கான்கேட்னேட் ஸ்ட்ரிங்ஸ்
ஒரு ஸ்ட்ரிங் ஐ மீண்டும் மீண்டும் பிரின்ட் செய்வது ஒரு ஸ்ட்ரிங் இன் தனி எலிமெண்ட் களை அணுகுவது
இம்யூட்டபிலிட்டி ஒஃப் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி கற்பது
டெர்மினல் ஐ திறந்து ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ ஐபிதான் என டைப் செய்து இன்வோக் செய்க
அதற்கு டைப் செய்க ஐபிதான்
enter செய்க
ஆகவே ஸ்ட்ரிங்ஸ் என்பதென்ன
பைத்தோன் இல் சிங்கில் கோட்ஸ் அல்லது டபிள் கோட்ஸ் அல்லது டிரிப்பிள் சிங்கில் கோட்ஸ் அல்லது டிரிப்பிள் டபிள் கோட்ஸ் க்குள் வருவன ஸ்ட்ரிங்ஸ் ஆகும்
ஆகவே டைப் செய்க வித்தின் சிங்கில் கோட்ஸ் திஸ் இஸ் ஆ ஸ்ட்ரிங் பின் இன் டபிள் கோட்ஸ் திஸ் இஸ் ஆ ஸ்ட்ரிங் டோ
பின் டிரிப்பிள் டபிள் கோட்ஸ் களில்
திஸ் இஸ் அல்சோ ஆ ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் இல் எத்தனை கேரக்டர் கள் உள்ளன என்பது பிரச்சினை இல்லை
ஆகவே நாம் ஒர் நல் ஸ்ட்ரிங் அல்லது காலி ஸ்ட்ரிங் கூட எழுதலாம்
ஸ்ட்ரிங் களை டிஃபைன் செய்ய ஒன்றுக்கு மேற்பட்ட கன்ட்ரோல் கேரக்டர் ஐ வைத்திருப்பது நல்லது
ஏனெனில் ஒரு கன்ட்ரோல் characterரே ஸ்ட்ரிங் இன் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும்
உதாரணமாக நீங்கள் டைப் செய்யலாம் இன் டபிள் கோட்ஸ் பைத்தோன்ஸ் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் பங்ஷன்ஸ் அரே வெரி யூஸ்ஃபுல் பல கன்ட்ரோல் கேரக்டர் களை வைத்திருப்பதால் நாம் போர் எஸ்கேப்பிங் கேரக்டர் களான ஹைபன் ஹைபன் இங்கே அப்போஸ்ட்ரோப் ஐ தவிர்த்திருக்கிறோம்
நாம் இப்போது டிரிப்பிள் கோட்டட் stringகளுக்கு போகலாம்
multi லைன் ஸ்ட்ரிங் களை எஸ்கேப்பிங் இல்லாமல் டிஃபைன் செய்யலாம்
எத்தனை வரிகள் இருந்தாலும் டிரிப்பிள் கோட்ஸ் இன் நடுவே உள்ள எதுவும் ஒரே ஸ்ட்ரிங் தான்
ஆகவே நாம் டெர்மினல் லில் டைப் செய்யலாம் வித்தின் டிரிப்பிள் டபிள் கோட்ஸ் ஹேவிங் மோர் தன் ஒனே கன்ட்ரோல் கேரக்டர் டோ டிஃபைன் ஸ்ட்ரிங்ஸ் கோம் ஏஎஸ் வெரி ஹேண்டி வென் ஒனே ஒஃப் தே கன்ட்ரோல் கேரக்டர்ஸ் இட்செல்ஃப் இஸ் பார்ட் ஒஃப் தே ஸ்ட்ரிங்
ஆகவே நாம் இந்த ஸ்ட்ரிங் ஐ எந்த வேரியபிள் க்கும் அசைன் செய்யலாம்
ஆகவே டைப் செய்யலாம் ஆ வித்தின் சிங்கில் கோட்ஸ் ஹெல்லோ காமா வர்ல்ட் எக்ஸ்கிளமேஷன்
பின் enter செய்க
இப்போது ஆ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்
ஸ்ட்ரிங் கேரக்டர் களின் தொகுப்பு
கூடுதலாக ஸ்ட்ரிங் என்பது ஒரு மாற்ற முடியாத தொகுப்பு அதாவது உருவாக்கிய பின் அதை மாற்ற முடியாது
ஆகவே பைத்தோன் இல் மாற்ற முடியாத தொகுப்பில் வேலை செய்யும் எந்த ஆப்பரேஷன் களும் ஸ்ட்ரிங் களிலும் வேலை செய்யும்
ஆகவே நாம் இரண்டு ஸ்ட்ரிங் களை சேர்க்கலாம்
ஆகவே டைப் செய்யலாம் ஆ வித்தின் சிங்கில் கோட்ஸ் ஹெல்லோ பின் enter செய்க ப் வித்தின் சிங்கில் கோட்ஸ் வர்ல்ட் சி ஆ பிளஸ் இன் சிங்கில் கோட்ஸ் காமா பிளஸ் ப் பிளஸ் இன் சிங்கில் கோட்ஸ் எக்ஸ்கிளமேஷன் பின் enter செய்க பின் பிரின்ட் சி ஆகவே உங்களுக்கு ஹெல்லோ காமா வர்ல்ட் என ஆட்புட் கிடைக்கிறது
நாம் ஸ்ட்ரிங் வேரியபிள் களை சேர்ப்பதுடன் ஸ்ட்ரிங் களையே அதே ஸ்டேட்மெண்ட் இல் சேர்க்கலாம்
அதே அடிஷன் ஆப்பரேஷன் இரண்டு ஸ்ட்ரிங் களையும் எழுதுகிறது
அதே போல நாம் ஒரு ஸ்ட்ரிங் ஐ ஒரு இன்டிஜர் ஆல் பெருக்கலாம்
ஆகவே டைப் செய்யலாம் ஆ இன் சிங்கில் கோட்ஸ் ஹெல்லோ டைப் செய்க ஆ இன்டோ 5 ஆகவே நாம் ஹெல்லோ இன்டோ 5 என ஆட்புட் ஐ பெறுகிறோம்
அதாவது அது இன்னொரு ஸ்ட்ரிங் ஐ தருகிறது இதில் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஆன ஹெல்லோ ஐந்து முறை எழுதப்படுகிறது
இப்போது வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
இருபது ஹைபன் களையும் டைப் செய்ய தேவையில்லாமல் இந்த ஸ்ட்ரிங் ஐ பெறுக பெர்சென்டேஜ் பெர்சென்டேஜ் 20 ஹைபன்ஸ் பெர்சென்டேஜ் பெர்சென்டேஜ் இப்போது ஸ்ட்ரிங் களின் தனித்தனி எலிமெண்ட் களை ஆக்செஸ் செய்வதை பார்க்கலாம்
ஸ்ட்ரிங்ஸ் தொகுப்புகள் என்பதால் நாம் சப்ஸ்கிரிப்ட் களை பயன்படுத்தி ஸ்ட்ரிங் இல் தனித்தனி ஐட்டம்களை அணுகலாம் ஆகவே டைப் செய்க ஸ் வித்தின் டபிள் கோட்ஸ் பெர்சென்டேஜ் பெர்சென்டேஜ் பிளஸ் வித்தின் டபிள் கோட்ஸ் ஹைபன் மல்ட்டிப்ளை பை 20 பிளஸ் வித்தின் டபிள் கோட்ஸ் பெர்சென்டேஜ் பெர்சென்டேஜ் பின் என்டர் செய்க இப்போது ஆட்புட் ஐ பெற
பிரின்ட் ஸ் ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் செரோ நமக்கு ஸ்ட்ரிங் இல் முதல் கேரக்டர் ஐ தருகிறது
இண்டெக்ஸிங் முதல் கேரக்டர் க்கு 0 ஐ கொடுப்பதுடன் ஆரம்பிக்கிறது
அது கடைசி கேரக்டர் க்கு வரை போகிறது
இங்கே ந் என்பது stringஇல் உள்ள மொத்த characterகள்
நாம் நெகேட்டிவ் இண்டிஸ் ஐ பயன்படுத்தி பின்னாலிருந்து ஸ்ட்ரிங்ஸ் ஐ அணுகலாம் ஆகவே டைப் செய்க ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் செரோ பின் என்டர் செய்க ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் மைனஸ் 1 நமக்கு ஸ்ட்ரிங் இன் கடைசி எலிமெண்ட் ஐ தருகிறது a 2 நமக்கு ஸ்ட்ரிங் இன் கடைசியிலிருந்து எலிமெண்ட் ஐ தருகிறது ஆகவே டைப் செய்க ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் மைனஸ் 1 பின் என்டர் செய்க பின் ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் மைனஸ் 2 பின் என்டர் செய்க வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங் க்கு ஸ் வித்தின் டபிள் கோட்ஸ் ஹெல்லோ வர்ல்ட் இவற்றின் ஆட்புட் என்ன
s மைனஸ் 5 s மைனஸ் 10 sminus 15 இப்போது ஸ் ஒஃப் 5 நமக்கு வாவ் ஐ தருகிறது
ஆகவே இன் டெர்மினல் டைப் செய்க ஸ் ஒஃப் 5 பின் என்டர் செய்க
ஸ் ஒஃப் 10 நமக்கு எ ஐ தருகிறது
ஆகவே நாம் ஹைபன் எர்ரர் ஐ பெறுகிறோம்
ஆகவே ஹெல்லோ வர்ல்ட் ஆல் ஸ் இன் வால்யூ ஐ அப்டேட் செய்யலாம்
ஆகவே டைப் செய்க ஸ் ஹெல்லோ வர்ல்ட் இப்போது ஸ் ஒஃப் 5 இஸ் வாவ்
ஆகவே நாம் வாவ் என ஆட்புட் ஐ பெற்றோம்
ஆகவே அடுத்து டைப் செய்க ஸ் ஒஃப் 10 இது தருவது எ மற்றும் ஸ் ஒஃப் 15 நமக்குத் தருவது இண்டெக்ஸரர் இது எதிர்பார்த்ததுதான்
ஏனெனில் ஸ்ட்ரிங் இல் 11 கேரக்டர் கள்தான் இருக்கின்றன
ஸ்ட்ரிங் இல் ஒரு கேரக்டர் ஐ மாற்ற முயல்வோம்
ஆகவே டைப் செய்க ஆ ஹெல்லோ மற்றும் ஆ ஒஃப் 0 ஹ் முன் சொன்னது போல ஸ்ட்ரிங் களை மாற்ற முடியாது
நாம் ஸ்ட்ரிங் ஐ கையாள முடியாது
ஸ்ட்ரிங்ஸ் ஐ கையாள சில வழிகள் இருந்தாலும் அவற்றை நாம் ஸ்ட்ரிங்ஸ் இன் அட்வான்ஸ்ட் செஷன் இல் காணலாம்
ஸ்ட்ரிங்ஸ் ஐ கையாள சில வழிகளுடன் கூடுதலாக அவற்றை ஸ்பெசிஃபைட் - குறிப்பிட்ட செப்பரேட்டர் களில் வெட்டும் ஸ்ப்ளிட் ஒரு லிஸ்ட் ஒஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஐ ஒரே ஒரு ஸ்ட்ரிங் ஆக சேர்க்கும் ஜாயின் மெத்தோட் ஆகியன உண்டு
விரைவாக நாம் இன்று கற்றதை திருப்பிப்பார்க்கலாம்
இந்த டியூட்டோரியல் இல் நாம் கற்றவை 1
ஸ்ட்ரிங்ஸ் வெவ்வேறு வழிகளில் டிஃபைன் செய்வது
அடிஷன் மூலம் ஸ்ட்ரிங்ஸ் ஐ கான்கேட்னேட் செய்தல்
ஸ்ட்ரிங் ந் ஐ பல முறை மல்டிப்ளிகேஷன் ஆல் பிரின்ட் செய்வது
ஒரு ஸ்ட்ரிங் இன் தனி எலிமெண்ட் களை அவற்றின் சப்ஸ்கிரிப்ட்ஸ் மூலம் அணுகுவது
மற்றும் இறுதியாக ஸ்ட்ரிங்ஸ் ஐ மாற்ற முடியாது என்று அறிதல்
நீங்கள் தீர்வு காண இதோ சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1ஸ் க்கு இந்த ஸ்ட்ரிங் ஐ அசைன் செய்ய கோடு எழுதுக இஸ் கால்ட் தே அப்போஸ்ட்ரோப் 2
கொடுக்கப்பட்ட stringகள் ஸ் மற்றும் ட் ஸ் ஹெல்லோ மற்றும் ட் வர்ல்ட் மற்றும் ஒரு இன்டிஜர் ர் ர் 2
ஸ் மல்ட்டிப்ளை ர் பிளஸ் ஸ் மல்ட்டிப்ளை ட் இன் ஆட்புட் என்ன
3நீங்கள் எப்படி shello ஐ sHello என ஹ் கேப்பிட்டல் இல் இருக்க மாற்றுவீர்கள்
ஸ் ஒஃப் 0 ஹ் 2
ஸ் ஒஃப் 0in சிங்கில் கோட்ஸ் ஹ் மூன்றாம் option ஸ்ட்ரிங்ஸ் ஐ கையாள முடியாது என்பதால் இதை செய்ய முடியாது
விடைகளை காணலாம் 1
கொடுத்த ஸ்ட்ரிங் ஐ இப்படி அசைன் செய்யலாம்
டைப் செய்க ஸ் இன் டபிள் கோட்ஸ்
இஸ் கால்ட் தே அப்போஸ்ட்ரோப் 2
ஸ் இன்டோ ர் பிளஸ் ஸ் இன்டோ ட் எனும் ஆப்பரேஷன் இரண்டு சொற்களையும் இரு முறை அச்சிடும்
ஹெல்லோஹெல்லோவொர்ல்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஐ கையாள முடியாது ஆகவே இதை செய்ய முடியாது இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி